இங்க பாக்க சந்த மாறி இருக்கு.

அவர் பின்னாடி ரெண்டு பேர் உக்காந்துட்டிருக்காங்க.

அங்க ஒரு பேங்க் இருக்கு.

அங்க வானத்துல ஆரஞ்சு கலர்ல இருக்கு.

இத பாக்க கார்டன் மாரி இருக்கு.

மூணு பேரு கீழ இருக்காங்க அங்க ஒரு ஒயிட் கலர் சின்டெக்ஸ் இருக்கு.

இங்க ஒரு பொளேரோ இருக்கு.

இங்க ரெண்டு மனுஷங்க இருக்காங்க ஒருத்தரோட ஃபேஸ் ப்ளர்ரா இருக்கு.

அது பக்கத்துல இருக்கற வால் கிரீன் கலர்ல இருக்கு.

இதப்பாக்க ரிலிஜியஸ் ஆன பிளேஸ் மாரி இருக்கு.

அங்க ஒரு போட் இருக்கு அந்த போட் ப்ளூ கலர்ல இருக்கு.

ஒரு லாரி ஒன்று இன்னொன்னு பிக்கப் .

இந்த வீடு எல்லோ கலர்ல இருக்கு.

இங்க நெறைய பைக் பார்க் பண்ணி வச்சிருக்காங்க.

இங்க ஒரு கார் இருக்கு.

லெக்கின்ஸ் வச்சிருக்காங்க சில டிரஸ் வெளிய மாட்டிருக்காங்க.

டீ கம்பெனி அந்த போர்டுக் கீழ ஒரு ரூம் இருக்கு.

பக்கத்துல ஒரு ஒயிட் கலர் கார் பார்க் பண்ணிர்க்காங்க.

அந்த ஃபோட்டோலெ சிக்ஸ் பேக்ஸ் பாடி போட்ருக்காங்க.

இது ஒரு பிளே கிரவுண்ட் .

அவரோட பே பிளர்ரா இருக்கு.

இங்க டபுள் டோர் போட்ட லாடி ஒன்னு நிக்கிது.

அது பிலெர்ரா இருக்குற மாதிரி இருக்கு.

வானம் எல்லா பேஸ்டல் ப்ளூல இருக்கிற மாரி இருக்கு.

இங்கெ நெறைய ஜன்னல் இருக்கு வீட்டுக்கு முன்னாடி பூக்கள் இருக்கு.

இந்த எடம் ஃபுல்லா தேயிலை தோட்டனால ஆயிருக்கு.

இது ஷட்டர் பாதி க்ளோஸ்ல இருக்கு.

கீழ மூணு டோர்ஸ் மாரி இருக்கு.

இங்க நெறையா பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வெச்சிருக்காங்க.

தூரத்தில சின்ன சின்ன டவர் போஸ்ட் தெரியுது.

வீட்டுக்கு முன்னாடி ஒரு கேட்டிருக்கு .

பக்கத்துலயே ரெண்டு ஸ்கூட்டி இருக்கு.

இந்த வீடு ஒயிட் கலர்ல இருக்கு.

இத பாக்க கெஸ்ட் ஹவுஸ் மாறி இருக்கு.

சோஃபா கிரீன் கலர்ல இருக்கு.

டேபிள் மேல ஒரு சைக்கிள் இருக்கு.

இங்க நெறியா டக் இருக்கு.